ஆஹ் வணக்கம் கோமதி மற்றும் துர்கா வணக்கம் கார்த்திக் வணக்கம் துர்கா

இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா dress அதாவது ஆடைகள்ன்னு சொல்லுவாங்க ஆஹ் இப்போ வந்துட்டு ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்துட்டு ஆடைகள் அணிந்தாங்க அப்படின்னா அந்த பட்டியாளன்னு சொல்லுவாங்கல்ல பெண்களுக்கு கூட ஒரு fashion ன்னு சொல்லிட்டு அணிச்சுட்டு வருவாங்க அந்த மாரி அணிச்சாங்க அஹ் ஆண்கள் வந்துட்டு பெண்கள் புடவையை கட்டுனாங்க அது கால முன்னேற்ற போக்குல வேஷ்டி சட்டை புடவைகள் அப்புறம் பாவாடை சட்டை பாவாடை தாவணி அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்ப கால கட்டத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணியிறது பெண்கள் அணியிறாங்க

ஆஹ் நிச்சயமாக கார்த்திக் நீங்க சொன்ன மாதிரி பாரம்பரிய உடையில இருந்து நம்ம வாழ்க்கைத்தரம் முன்னேற முன்னேற அதாவது காலகட்டம் மாறமாற உடையுமே வந்து மாறிட்டு வருது ஆஹ் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா தமிழ்ல ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ஒரு personality ய decide பண்றது நம்மளோட அஹ் dress லதான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் பார்த்த உடனே அவங் அவங்க மேல ஒரு மரியாதை வர்றதுக்கோ இல்லை அவங்க மேல ஒரு ஒரு நல்ல எண்ணம் வர்றதுக்கோ அவங்க போட்டுருக்க உடைதான் வந்து காரணம் இப்போ road ல போறோம் அஹ் யாரோ ஒருத்தர் அழுக்கா dress பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவருக்கு உதவனும் அவ அவர் மேல ஏதோ ஒரு கருணை வரும் ஆனா இப்ப ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு ஒரு நம்மளோட உடைதான் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆஹ் நல்ல விதமா இருக்கும் அப்படின்றதை அந்த இடத்துல காட்டிக் கொடுக்கும் அப்படின்னுட்டு நான் நம்பறேன் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க துர்கா நீங்க சொல்றது correct தான் கோமதி இப்ப வந்து ஆஹ் உடை அப்படின்னு வர்றப்போ ரெண்டு வகையா வந்து ரெண்டு வகைன்னு இல்லை நிறைய வகையாவே பிரிக்கிறாங்க அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வந்து ஆஹ் casuals ன்னு சொல்றாங்க அதாவது சும்மா வீட்டுல இருக்கப்போ ஆஹ் பக்கத்துல எங்கயாவது போறப்போ போடறதுக்கு formal அப்படின்னு வர்றப்போ வந்து இந்த மாதிரி நம்ம office க்கோ இல்லை வந்து formal ஆன meetings இந்த மாதிரி ஏதாச்சும் attend பண்றதுக்கு நம்ம வந்து formal wear அப்படின்னு சொல்றோம் அது வந்து நம்ம எந்த அளவுக்கு formal ஆ இருக்கோம் அப்படிங்கறது ஆஹ் ரொம்ப நுணுக்கமா note பண்ணப்படுது இந்த மாதிரி formal wear அப்படின்னு சொல்றப்போ அதனால ஆஹ் casuals க்கும் formals க்கும் இருக்கற spending அதாவது எ எவ்வளவு நம்ம செலவழிக்கிறோம் காசு அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து வேறுபடுது இப்ப casuals ன்னா வந்து நம்ம சும்மாவே சும்மா கூட ஆஹ் எவ்வளவுக்கு நம்ம இப்ப எடுத்தாலும் நம்ம யாரும் பார்க்க போறது இல்லை ஏன்னா நம்ம வீட்டுலதான் இருக்க போறோம் பக்கத்துலதான் போக போறோம் எல்லாருமே அதே மாதிரிதான் இருக்க போறாங்க ஆனா formal அப்படின்னு வரப்ப வந்து ரொம்ப concentrate பண்றாங்க இப்ப பெண்கள் மட்டும்தான் வந்துட்டு உடையில concentrate பண்றாங்க அப்படின்னு கிடையாது ஆண்களுமே வந்துட்டு formal wear ன்னு வரப்ப வந்து இல்லை எனக்கு இந்த brand தான் வேணும் இந்த brand ல இதுதான் நல்லா இருக்கும் இது போட்டாதான் ரொம்ப நாள் வரும் அந்த மாதிரி நிறைய opinions வந்து இருக்கு அஹ் ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருக்குமே நீங்க என்ன சொல்றீங்க கார்த்தி இந்த இதைப்பத்தி உம் கண்டிப்பா துர்கா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் இருந்தாலும் நம்ம பாரம்பரிய உடைன்னு ஒண்ணு இருக்குல்ல பாரம்பரிய உடை வந்து வேஷ்டி சட்டை இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இந்த வேஷ்டி சட்டையை எப்படி கட்றதுன்னே தெரிய மாட்டேங்குது துர்கா இப்போ இதை பத்தி நீங்க என்ன உங்க கருத்து என்ன ஆஹ் நிச்சயமா கார்த்திக் ஆஹ் அஹ் ஆஹ் அவங்க சொன்ன மாதிரி பெரும்பாலான உடைகளை வந்து casuals formals அப்படின்ற ரெண்டு வகைக்குள்ளேயே அடக்கிடலாம் ஆஹ் என்னஎன்னை கேட்டிங்க அப்படின்னா எனக்கு formals மேல கொஞ்சம் அஹ் ஆர்வம் அதிகம் ஆஹ் ஏன்னா நான் படிக்கிற துறையில அது அது கொஞ்சம் நல்லா இருக்கு அதை பாக்குறதுக்கு எனக்கு அது ரொம்பவே புடிச்ச ஒரு ஆடையாவே இருக்கு ஆஹ் சில சிலர் சொன்ன மாதிரி சில குறிப்பட்ட ஆஹ் உடைகளை வந்து அந்தந்த brand க்கு ஏத்ததா போட்டாதான் வந்து அது நல்ல விதமான காட்சியை குடுக்குதோ அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன் சிலர் நினைப்பாங்க துணிக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் சாதாரணமா போட்டுக்க போறதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னோட இது என்னன்னா நம்ம போட்டிருக்கிற dress தானே நம்மளை அங்க நான் யாருன்னு அங்க காட்டப்போகுது so அதுக்கு செலவழிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றது என்னோட எண்ணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க துர்கா ஆஹ் நீங்க சொல்றதுக்கு வந்து ஆஹ் உண்மையாவே correct தான் ஆனா கார்த்தி வந்து என்ன கேட்டு இருந்தாங்க அப்படின்னா இது வந்து இப்ப இருக்க பசங்களுக்கு வந்து வேஷ்டின்றதை கட்டவே தெரியலே அப்ப அஹ் girl பொண்ணுங்களுக்குமே கூட saree ன்றதை வந்து ஒருத்தர் கட்டிவிட்டாதான் அவங்களுக்கு வந்து கட்டணும் அந்த மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப வர trends உம் fashions உம் எப்படி இருக்கு அப்படின்னா வேஷ்டிக்கு கட்டுறதுக்கு கூட வந்து wellgrow ஓட்டுனா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கு saree யுமே வந்துட்டு ready made saree இப்ப நான் வந்து சும்மா எடுத்து இந்த மாதிரி நான் fix பண்ணிட்டா போதும் இப்ப நான் saree கட்டிட்டேன் அந்த மாதிரி ஆகுது அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து most ஆ கட்ட தெரியலே plus வந்து இப்போ இவ்வளோ modifications பண்றதுனால வந்து may be இது இதுல வந்து அஹ் விலை வந்து அதிகம் நாம இதெல்லாம் இது மாதிரி பண்றோம் நீங்க இதை பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால கூட விலை அதிகமா வைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது

கண்டிப்பா உம் இப்ப நீங்க சொல்ற போல அந்த காலத்துல இருந்து வேஷ்டி கட்டிட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துட்டு இருக்குது இன்னொரு இது வந்துட்டு அஹ் பட்டு ஆடைகள் இப்போ சில பட்டுக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டே வருது இப்போ ஒரு சில பட்டுகள் எல்லாம் வாங்கணும்னாலே ஆஹ் அதிகமா காசு கொடுத்து வாங்கறா போலே இருக்குது அஹ் இப்போ சொல்லனும்னா நெய் கையால நெய்யிற பட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரத்துல இருந்து ஆஹ் ஒரு அஹ் அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குறோம் துர்கா கோமதி நீங்க இதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க

ஆஹ் recent அ ஒரு வலைத்தளத்துல வந்து ஒரு lehenga வந்து ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு பார்த்தேன் அது பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பா ஆயிப்போச்சு okay dress க்கு செலவு பண்றது சரின்னு இப்ப நான்தான் சொன்னேன்

costly யா இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்துதான் ஆனா அந்த அளவுக்கு வேண்டாம் அதுல அந்த அளவுக்கான வேலைப்பாடுகள் இருந்த மாதிரி ஒண்ணும் பெருசா எனக்கு தெரியவே இல்லை அது நீங்க வே may be பாக்குறப்போ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இப்ப நீ அது எப்படி உங்களுக்கு வந்து இப்போ ஒ நம்ம வந்து நம்மளோட earnings இவ்வளவுதான் அப்படின்றப்போ ஆஹ் நமக்கு கொஞ்சம் இப்போ thousand rupees ல thousand five hundred two thousand இப்படி கிடைக்கிற அஹ் dresses க்கு வந்து okay இதுல வந்து கொஞ்சம் costly யா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி

இப்ப அவங்க சும்மா வந்து ஒரு dress க்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா இது normal லா நம்ம வாங்குற இந்த இரண்டாயிரம் ரூபாவோ ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாவோ அந்த dress ஆவோ இருக்காது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி

கண்டிப்பா நீங்க சொல்றது நூத்துக்குநூறு உண்மைதான் இப்ப வந்துட்டு சில பணக்காரங்க வந்துட்டு தான் ஆடை மூலியமா தங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உம் அது உண்மையிலே தான் கூடிய விஷயம் ஆனா சில திருமணங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணங்களிலே பாத்தீங்கன்னாலே ஒரு பட்டுப் புடவை ஐம்பதாயிரத்துக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி அதாவது ஐம்பதாயிரத்துக்கு பட்டுப் புடவை எடுத்துட்டா அது வந்துட்டு ஒரு வேற பயன்பாட்டுக்கு நாம பயன்படுத்தலாமே ஆடைகளுக்கு இவ்வளவு செலவழிச்சா இப்போ ஆடை வாங்க முடியாத நிலைமையிலே சில இளைஞர்களும் பெண்மணிகளும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆடைகளுக்கு நம்ம ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது இருக்கிற ஒரு நம்மள்ட்ட இப்போ பத்து dresses இருக்குன்னா அது மட்டும் போட்டுக்கிட்டாலே போதுமே

ஆஹ் நிச்சயமாக கார்த்திக் நீங்க சொல்றீங்க ஏன் செலவழிச்சுட்டு போகனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் மனுஷ வாழ்க்கைக்கு முக்கியமா இருக்கிறதே சாப்பாடு தங்குற இடம் அஹ் உடை இது மூணுதானே இது மூணுக்கும் செலவழிக்காம அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம் போறச்ச எதுவுமே எடுத்துட்டு போக போறது இல்லை so இருக்கிறச்சே நமக்கு புடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கறதும் நமக்கு புடிச்ச மாதிரி dress போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்க வரேன் நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் ஆனா ஏன் இப்படியும் பண்ணக் கூடாது அப்படின்றதுதான் என்னோட கேள்வி என்னோட கேள்வியிலே ஏதாவது தவறு இருக்கா துர்கா உங்களுடைய கேள்வியிலே எந்த தவறும் இல்லை அது ஒருவேளை இப்ப வந்து saree ன்றது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல்யாணம்ன்னு வர்றப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு புடவ எடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் புடவை அதே design ல அதே color ல வேற கடையில கம்மியாவும் கிடைக்கும் ஆனா இது எங்க இது எ எதனால இது இவ்ளோ changes வந்து இருக்கு இதை வந்து ஒருத்தன் வந்து நல்லா brand அப்படின்னு சொல்லி விற்கிறான் இதை வந்து ஒருத்தன் வந்து இல்லை இது வந்து இ அந்த கடையிலேயே கிடைக்கும் ஆனா இதை நான் கம்மியா விக்கிறேன் அப்படின்னு சொல்லி விற்கிறான் ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு விக் ஆஹ் technique தான் இதை எப்படி நம்ம saw sale பண்றோம் அப்படிங்கிறது அஹ் இது வந்து இது மட்டும் இல்லாம நம்மளோட mindset தான் இப்போ எல்லாருமே வந்து ந நம்ம கல்யாணத்துக்கு வரப் போறாங்க அப்ப நம்மள பாக்குறப்போ நம்ம வந்து இவ்ளோ cheap ஆன saree கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைக்கக் கூடாது நம்ம வந்து பயங்கர costly யான saree தான் போட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து பயங்கர

ஆனா வந்து அதே நேரத்துல இந்த மாறி மாறி இந்த difference அதாவது cheap ஓ cheap ஆ கிடைக்கிற ஒரே product அதிகமான வி விலையில கிடைக்கறதுமே வந்துட்டு நம்மளோட ஏமாற்றம்தான் நம்ம வாங்கறவங்களோட ஏமா ஏமாற்றம்தான் நீங்க என்ன சொல்றீங்க கார்த்திக் உம் கண்டிப்பா துர்கா நான் சொல்ற நீங்க சொல்றது ஏதோ சரியாதான் எனக்குத் தோணுது இருந்தாலும் இப்ப ஒரு ஆடைகள் நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உம் அதோட பயன்பாடு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் நீங்க வந்துட்டு dress அ ஏன் அவ்வளவு அஹ் ஆறு மாசம் வரைக்கும் பயன்படுத்துறது ஏன் மாசத்துக்கு ஒரு time இரண்டு மாசத்துக்கு ஒரு time அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க இதுலையே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு fashion அப்படின்னு சொல்லிட்டு சில jeans எல்லாம் வருது ஆஹ் உங்களுக்கு தெரியும்தானே கோமதி ஆஹ் இதைப்பத்தி நம்ம ஆஹ் நிறைய பேசியிருக்கும்னு நினைக்கிறேன் கோமதி ஆஹ் நிச் நிச்சயமா கார்த்திக் நீங்க torn jeans பத்திதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க அதைத்தானே சொல்ல வந்தீங்க

உம் சொல்லு சொல் மேலே சொல்லுங்க கார்த்திக் உம் இப்போ torn jeans ன்னு வாருது உம் இது வந்துட்டு ஆடைகள்ன்றது உடலை மறைக்கத்தான் இல்லை அது correct தானே கோமதி

அதை ஏன் நம்ம அந்த pant அ கிழிச்சு விட்டுக்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அது வந்து fashion ன்னு சொல்றாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கோமதி

ஆஹ் fashion னும் அது தான் வந்து trendy னும் நினைச்சிட்டு இருக்காங்க அத எப்போ அது மாற போது அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க சொன்ன மாறி ஆஹ் ஆடைன்றது ஒருத்தர பாத்தா முகம் சுளிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது ஒருத்தர பாத்தா வந்து ஆஹ் எந்த விதமான தப்பான எண்ணமும் தோணக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட எண்ணமும் கூட ஆனா இந்த torn jean இது யாராவது போட்டுருக்காங்க அப்படினாலே எனக்கு அவங்களை பார்த்தவுடனே ஒரு ஒரு முக சுளிப்புதான் வருது

கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து உண்மைதான் கோமதி நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அவங்களை பாக்குறப்போ முகசுளிப்பு தான் வருது அப்படின்னு சொல்றீங்க ஆனா எனக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு reaction கொடுத்த மாதிரி எனக்கு தோணல வச்சு கண்ணு வாங்காமயே ஏதோ மனசுலயே பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்ற மாதிரிதான் எனக்கு தோன்றியிருக்கு இதுவரைக்கும் இப்ப ஆனா வந்து அதபோ இப்ப உங்களோட உங்களோட உங்களோட view of thinking வந்து அப்படி இருக்கலாம் இது வந்து நம்மளோட

different ஆ யோசிக்கிறவங்கதான் அப்ப different ஆ different ஆ different ஆ அப்படின்னு பார்க்கிறப்போ இது அஹ் actual ஆ இது நம்மளோட culture ஏ கிடையாது இந்த torn jean அப்படிங்கிறது வந்து நம்மளோட culture ஏ கிடையாது இது எங்கெங்கெங்கிருந்தோ வந்து ஆஹ் வந்தது தான் இது நம்ம இப்ப இங் இங்க வேற வேற ஏதோ country ல இதை போடுறாங்க அதை போடுறாங்க இது வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ப நம்ம நம்மளோட people எல்லாம் பார்க்கிறதுனால இது நம்மளும் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து பாக்குறது மூலமா

நீ நீங்க உங்களுக்கு may be அது வந்து பிடிக்காம இருக்கலாம் ஆனா சில பேருக்கு அது பிடிக்குது அதனாலதான் அதை வந்து போடுறாங்க அது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அது அவங்களோட choice ம் அவங்களோட likings உம் நீங்க என்ன சொல்றீங்க கார்த்திக் என்னோட கருத்த

சில இடங்கள்லாம் தெரியுறா போல dress பண்றது அந்த மாதிரி பண்றதுனால சில பிரச்சனைகளுக்கு பெண்கள் ஆளாக்குறாங்க அதெல்லாம் தவிர்த்தாலே சில வன்மங்கள் குற்றங்கள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குதானே இப்ப நம்ம உடை உடுத்தியிருக்குறதுல தான் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் நம்ம உடையை சரியா உடுத்தலைன்னா அது இப்ப சில வன்மு வன்முறைகள் குற்றங்கள் நடக்கத்தானே செய்யும் அதை வந்து நம்மளே வழிய எடுத்து ஏற்படுத்திக் குடுக்கற போலதான் இருக்குது கோமதி இதுக்கு பதில் சொல்றீங்களா ஆஹ் நிச்சயமா கார்த்திக் ஆஹ் இது இது இதுக்கு சரியான பதில் என்னன்னு எனக்கு தெரியலே ஆனா எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் ஆடைன்றது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட விருப்பம்தான் அது துர்காவுமே சொன்னாங்க ஆஹ் நான் நான் இதைதான் சொல்லிட்டு வர்றேன் ஆஹ் நம்ம போடுறது நம்ம இஷ்டம்தான் நான் தப்பு அது அதுல தப்பு சொல்லுல அஹ் அஹ் ஆனா மத்தவங்களுக்கு எந்த விதமான தவறான எண்ணமும் அது குடுத்துறக்கூடாது அப்படின்னுதான் நான் நினைக்கிறேன் சில தவறுகள் வந்து ஆஹ் பெண்களோட உடையினாலதான் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் எதிர்ல இருக்கிற ஆஹ் இன்னொருத்தரால அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னும் எனக்கு ஒரு கேள்வி எழுது சரி okay அவங்க ஆஹ் ஒரு மாதிரி கவர்ச்சிகரமாதான் உடை அணிஞ்சிருக்காங்க அது அது சரிதான் ஏன் உங்களால உங்களோட உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல அப்படின்றதுதான் என்னோட கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க துர்கா நான் கேட்டது ஏதாவது தப்பா இருக்கா உங்களோட நீங்க நீங்க கே சொல்றது correct தான் ஆனா உங்களோட உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு அது கிடையாது அது வந்து ஒரு ஒருத்தரோட பார்வையில இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப இதுவே வந்து ஒரு ஆண் வந்துட்டு ஆஹ் மே மேலயோ இல்லை ஆஹ் half trouser ஓ இல்ல வந்து வெறும் மேல வந்துட்டு inner ஓ மட்டும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து யாருமே வந்து குறை சொல்ல போறது கிடையாது ஏன்னா அது வந்து அவங்க அவங்க போடலாம் அவங்க என்ன வேணா பண்ணலாம் அது வந்து correct ஆ இருக்கு ஆனா வந்து அதை வந்து பெண்கள் பண்றப்போ அது வந்து correct இல்லை அப்படின்னு சொல்றாங்க

நன்றி கார்த்திக் நன்றி கோமதி